நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வேலையை நம்ம அப்படியே continue பண்ணிக்கலாம் continue பண்ணிட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு side by side இது நம்ம பிடிச்ச வேலைக்க நம்ம try பண்ணோம்னா நம்மளுக்கு suppose நம்மளுக்கு அது பிடிச்ச வேலை கிடைச்சிருச்சுன்னா கூட நம்ம இத விட்டுட்டு டக்குனு நம்ம அதுக்கு போயிக்கலாம் அப்ப ரெண்டுமே இல்லாம சும்மா இருக்கறதுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குதே அப்படீன்னு நம்ம வந்து அத எடுத்து செய்யலாம் அஹ் இப்ப வர வர காலத்துல எல்லாம் நா competition வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகும் அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள நாம prepare பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான் ஏன்னா இப்பயே சில பேருக்குலாம் என்னதான் first class ல pass பண்ணி நல்ல marks வச்சிருந்தாலும் percentage வச்சிருந்தாலும் அங்க போய் நம்ம என்ன i~ input கொடுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து result ஆ வரும் என்னதான் படிச்சுட்டு போய் எல்லாம் நம்ம பண்ணி interviewattend பண்ணி supposeselect ஆகாதவங்களும் இருக்காங்க அதுக்கு நம்மளுடைய நம்ம நம்ம வந்து நல்லா ready பண்ணிக்கணும் இந்த job க்குதான் போப்போறோம்னா அதுக்கு தகுந்தமாறி நம்ம நம்மளே ready பண்ணிக்கிட்டோம்ன்னா நம்ம அந்த வேலையில போய் join பண்றதுக்கு correct ஆ இருக்கும் இல்ல நான் வந்து எதுவுமே ready பண்ணாம நம்ம போனோம்னா நம்ம அதுல வந்து failure ஆகுறதுக்குத்தான் நிறைய chance இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஏன்னா இப்ப வர வர நம்ம வர காலத்துல எல்லாம் competition வந்து ரொம்ப எல்லா இடத்துலயுமே எல்லா வேலைக்குமே competition ங்கிறது வந்து ரொம்ப அதிகமாதான் இருக்கும் இப்ப TNPSC யிலியுமே எடுத்துட்டோம்ன்னா அதுல post ங்கிறது ரொம்ப கம்மியான post உ தான் நம்ம ஒரு six thousand post ன்னா இப்ப ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் application போட்டு exam எழுதறாங்க அதுல இருந்து நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்கும் கிடைக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு தகுந்த உழைப்பை போட்டாதான் நம்மளுக்கு அது கிடைக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நானும் exam எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் application போட்டு சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்காது அதுக்கு தகுந்த உழைப்பை போட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதுக்குரிய வந்து நம்மளுக்கு கிடைக்கும் government job அ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து நிறைய competition இருக்கு government job க்கு TNPSCtet exam இந்த மாதிரி நிறைய competition இருக்கு அந்த competition ல நம்ம போயி win பண்ணி எல்லாம் பண்ணனும்னா அதுக்கு தகுந்த உழைப்பை நம்ம போட்டாதான் நம்ம வந்து success ஆகறதுக்கு வாய்ப்பிருக்கு அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்மளுக்கு வேற நல்ல வேலை கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள நாமளே prepare பண்ணிக்கணும் prepare பண்ணிட்டு நம்ம அதுக்கு ready ஆனா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நல்ல வேலைக்கு நல்ல சம்பளமா சம்பளத்துக்கான வேலைக்கு நம்ம வந்து போக முடியும் இல்லைன்னா நம்ம வந்து வாழ்க்கை full ஆ நல்ல வேலை கிடைக்காம அத தேடிக்கிட்டேதான் நம்ம கடைசி வரைக்கும் இருப்போம்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

நீ என்னென்ன கவனிச்ச அதைச் சொல்லு ஏதோ quad indian medicine ல ஆராய்ச்சி பண்றாரு ஆமா ஆமை எதுக்கு வசந்த் அவரு எதுல ஆராய்ச்சி பண்றாரு சொல்லு longevity அதாவது உயிர் வாழ்நாட்களை நீடிப்பது பற்றி exactly உனக்கும் மூளை இருக்குடா அவரு வீட்டுல இருந்த புத்தகங்கள் தலைப்புகள் எல்லாமே longevity பற்றிதான் இருக்கு இதுல மூணு உதைக்கிறது ஆமை ENT surgeon ஒண்ணு ஆமைகள் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழும்னு சொல்வாங்க ஆஹ் அந்த கதையா யமுனை நதியில சில ஆமைகள் எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவோட பேசினதுன்னு reel விடுவாங்க நீங்களும் நம்புறீங்களா இல்ல ஆனா சில ஆமைகள் நானூறு ஆண்டு காலம் வாழக்கூடியதுன்னு படிச்சிருக்கேன் உம் இந்த ஆமையை என்ன வயசுன்னு விசாரிச்சிடலாமா இருவரும் சரிவான பாதையில் இறங்கி astrophysics ஆராய்ச்சி கட்டிடத்தின் கட்டிடங்கிறார்கள் boss இங்க என்ன பண்றங்க சூரிய ஒளியில இருக்கிற spectrum புள்ளி இப்படி ஆராய்ச்சி உம்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 கதிரேசன் museum அருகில் traffic நின்று போனதால் அங்கே போய் இருப்பதாகவும் அரை மணியில் வந்து விடுவார் என்றும் காவல் நிலையத்தில் சொன்னார்கள் எதிரே தோளில் சவுக்கம் போட்டு இரண்டு நாள் தாடியுடன் ஒருவர் தினமணி பத்திரிகையை tube ஆக சுருட்டி கையில் வைத்துக்கொண்டு ஒரே திசையில் பார்த்துக் கொண்டிருந்தார் sir உங்க மகளைக் காணவில்லையா அவர் திடுக்கிட்டு எப்படி தெரியும் உங்களுக்கு ரெண்டு நாள் தாடி கையில தினமணி வேற என்ன காஞ்சனாதானே ஆமாம் very good உங்க மகளை நாங்க பார்த்தோம் அப்படியா எதுவும் சேதம் இல்லைதானே எப்படி இருக்கா அழகா இருக்கா நா~ நான் ஆனால் அதை சொல்லலை உங்க பேரு கணேஷ் கணேஷ் கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்லை இப்படி ஓடி வந்திடுறதா அதானே இந்த காலத்து பெண்களே அப்படித்தான் sir வீட்டை விட்டு ஓடிறாங்க எல்லாத்துக்கும் PT உஷாதான் காரணம் வசந்த் அறுக்காதடா தாமோதரன் sir அட எப்படி sir அறிமுகம் இல்லாம என் பேரைக் கண்டுபிடிச்சீங்க இச்சினி வேலை இவருக்கு சித்தர் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்த ஒரு அதெல்லாம் இல்ல sir நீங்க தினமணில கொடுத்த விளம்பரத்தை படிச்சதுதான் ஞாபகம் உங்க daughter வீட்டை விட்டு ஓடிட்டாங்களா ஆமாம் இங்க இருக்காங்கன்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு அவ பெட்டியை கொடைஞ்சதுல இந்த விளம்பரம் கிடைச்சது ஒருவேளை இங்க வந்திருப்பாளோன்னு தாமோதர் அந்த விளம்பர துண்டை காட்டினார் short term assistants for longevity research needer attractive salary contact செல்வரங்கம் மலை மாளிகை மாலை மளிகைங்கிறது எங்க இருக்கு மாலை மளிகை இல்லை sir உங்க பெண் மலை மளிகைங்கிற இடத்துல இருக்காங்க போய் பார்க்கலாமா அதுக்கு முந்தி ஒரு சந்தேகம் உங்க பொண்ணு ஊமையா இல்லையே ஏன் இதுவரை அவங்க பேசியே கேட்டதில்லை எல்லாமே சைகைதான் ரொம்ப நல்லா பேசுவா நாலு தட்டு தட்டுன்னா பேசுவா பாருங்க sir sugar cooperative mill லுல clerk பையன் எப்பவும் நெத்தியில திருநீரு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 பொண்ணுனுடைய அப்பா ஓ அந்த ஊமைப் பொண்ணா ஊமை இல்லையாம் பாசாங்கம் கதிரேசன் கலைத்திருந்தார் ஒரு lorry சாலையை அடைச்சுக்கிட்டு நின்னு போய் எத்தன குழப்பம் கொடைக்கானல் இந்த tempo lorry களாலயே மூழ்கப் போகுது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 அந்த குரல் கட்டையாக இருந்தது அந்த பெண்ணினுடைய அப்பா வந்து எந்த பெண் உங்க கூட இருந்த பெண் அது typist duty முடிஞ்சதும் போயிடுவா எங்க எனக்கு தெரியாது ஒரு மணி நேரம் type அடிக்க நூறு ரூபாய் தர்றேன்

இந்த ஆளு என்னவோ research மண்ணாங்கட்டின்னு சமமா ஏதோ பண்றாரு காலை விசாரிக்கலாம் கணேஷ் என்றார் கதிரேசன் இருவரும் வெளியே வர தாமோதரன் என் பொண்ண எப்படி தேடுவேன் மற்றொரு விளம்பரம் கொடுங்க காஞ்சனா சர்க்கரை factory மாப்பிளை cancel திருநீறு கிடையாதுன்னுட்டு sir ஒண்ணு செய்யுங்க நாளைக்கு காலையில நீங்க hotel paradise inn வாங்க சரி அவர் கவலையுடன் செல்ல வசந்த் பொண்ண பெத்தவங்கன்னா எத்தன உபத்திரவம் sir உங்களுக்கு எத்தன பொண்ணு ரெண்டு பேரு மூத்தவளுக்கு கல்யாணம் ஆகி புகழூர் sugar factory ல சரி தான் இங்கேயும் சர்க்கரையா அவ செஞ்சதும் கணேஷ் வசந்த் ராத்திரியே விசாரிச்சிடலாமா இதை என்றான் எத மலை மாளிகைக்கு மறுபடியும் போகனும் ராத்திரியா ஆமாம் குளிச்சிட்டு சின்னதா ஒரு பிராந்தி அடிச்சிட்டு TV பார்த்துட்டு அதெல்லாம் அப்புறம் அந்தப் பெண் ஏதோ ஆபத்துல இருக்கான்னு பட்சி சொல்றது அதை ராத்திரியே விசாரிக்கணும்னு எந்த பட்சியும் சொல்லலையே யோசிச்சு பாரு வசந்த் அந்த பொண்ணு நீ உதவி செய்யறதுக்கு நன்றி சொல்லி உன்னை காதலிக்க ஒரு chance உண்டு இல்லை அதானே வாங்க போகலாம் இருவரும் அறைக்கு சென்று ஒரு torch light எடுத்துக்கொண்டு sweater அணிந்து கொண்டு கிளம்ப இருட்டில் கொடைக்கானல் மங்கியிருந்தது பனிபடலம் சூழ்ந்து கொள்ள சீக்கிரமே கடைகளை மூடி கொண்டிருந்தார்கள் குளிர் பரவியிருந்தது வசந்த் வாழ்க்கையில எத்தன பேரை இதுவரை காதலிச்சிருக்க வசந்த் சற்று யோசித்து முனக ஆரம்பித்தான்

ஒரு மாதிரி சிலிர்த்துக்கும் boss மூக்கு நுனியில சில்லுன்னு காது நுனியில வெப்பமாவும் இருக்கும் அப்புறம் இரும்பு கொள்ளாது எதையாவது எதாலயாவது எதாவது பண்ணிட்டே இருக்கணும் போல ஒரு ஒரு உங்களுக்கு புரியாது boss மலை மாளிகை அவர்கள் அணுக உச்சியில் ஒரு ஒற்றைக் கண் போல பௌர்ணமிக்கு அப்பாற்பட்ட இருண்ட வானத்தில் பின்னணியில் மாளிகை அவர்களை முறைத்து பார்த்தது வசந்த் gate கதவை திறந்தபோது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 பனிப்படலம் ஏதோ காரியம் போல விரைந்து மலை மாளிகையை தழுவிச் சென்றது கணேஷும் வசந்தும் அவசரமாக அந்த வீட்டை அணுகினார்கள் boss துப்பாக்கி கொண்டு வந்திருக்கலாம்ல வேண்டாம் வா portico வை அணுகி இருட்டில் கதவைத் தட்டலாம் என்று யோசித்தபோது வாங்க என்று குரல் கேட்டது திடுக்கிட்டார்கள் கணேஷ் வசந்த் வாங்க உங்களை எதிர்பார்த்தேன் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள் என்ன பாக்குறீங்க நேர உள்ள வாங்க கதவு திறந்துதான் இருக்குது நீங்க எங்க இருக்கீங்க இருவரும் கீழ் ஹாலில் நுழைந்தனர் தனியாகவே இருப்பது போலப்பட்டது சற்று உன்னிப்பாக பார்த்ததில் செல்வரங்கம் அலமாரி அருகில் நிற்பது தெரிந்தது சந்தன வர்ணத்தில் ஜிப்பாவும் rim இல்லாத கண்ணாடியும் பெரிய நெற்றியில் ஒற்றைப் போட்டும் மிளகாய் மூக்கும் அசப்பில் மந்திரி போலவும் தந்திரி போலவும் தோன்றினார் இங்க இருக்கீங்களா அந்த பொண்ணு எங்க கணேஷ் நான் ஆராய்ச்சி எதுல செய்யறேன்னு தெரியுமா ஏதோ longevity உயிர் வாழ்றதை நீடிக்கிறதுல இல்லை கூடு விட்டு கூடு பாரு இதுல அதாவது உயிர் ஒரு உடலை விட்டு வெளியேறி மற்றொரு உடல்ல புகுந்துக்கிறது இது சாத்தியம்ன்னு நீங்க நம்புறீங்களா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 no பொய்ன்னு சொல்லல அதுக்கும் மேல ஒரு இயல் இருக்குது வசந்த் அவர் அருகில் சென்று செல்வரங்கம் sir நீங்க நீங்க எப்படி இதை நிரூபிக்க முடியும் உங்க உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு இப்ப என் மேல வந்து ஒட்டி இருக்க முடியுமா காலையில நீங்க என் உடலை பார்த்தீங்கல்ல பார்த்தோம் எப்படி இருந்தது பசலையா ஒரு மாதிரி பச்சிலை தடவினாப்புல அப்போ என் உடலை விட்டு வெளிய போயிருந்தேன் எங்க sir beach ல விக்கிற balloon மாதிரியா உயிருங்கறது கணேஷ் குறுக்கிட்டு எங்க போயிருந்தீங்க காஞ்சனாவின் உடலுக்குள் என்னது ஆமாம் கணேஷ். இதை அவசரப்பட்டு உங்க கிட்ட சொல்ல வேணாம்னு பார்த்தேன் இருந்தாலும் இந்த மகத்தான கண்டுபிடிப்பை இனிமே மறைச்சு வைக்க விருப்பமில்ல உலகத்துக்கு போய் நீங்க ரெண்டு பேரும் அறிவிங்க கணேஷ் உயிரையும் உடலையும் பிரிச்சிட்டேன் என்ன சொல்றீங்க புருடா கணேஷ் நீங்க உயிர்ன்னு எதுவும் கிடையாது clinical death ங்கறது

கொஞ்சம் பொறுமையா இருக்கிறீங்களா அந்தப் பெண் இவர்கள் இருவரையும் பார்த்துக் கொண்டிருக்க கணேஷ் நான் எப்ப படுத்துப்பேன் யோக நிஷ்டையில இருந்துட்டு சமாதி நிலைக்கு போயிருவேன் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா என் உயிர் என் உடல்ல இருந்து பிரிஞ்சு அவள் உடல்ல போய் சேர்றதை பார்க்கலாம் உலகத்திலேயே மிக மகத்தான ரகசியம் உடல் மிகை உயர்ந்த பிரபந்தத்துல சொல்லியிருக்கிறாப்ல அதை பிரிச்சுட்டேன் அதுக்காக நான் படிச்ச புத்தகங்கள் எண்ணற்றவை செய்த மூலிகை ஆராய்ச்சிகள் ஆமை ஆராய்ச்சி gerontology யில் இருந்து genetics வரைக்கும் cyclosporine transform எத்தன எத்தனை கடைசில உயிருங்கிறது ரொம்ப simple ரொம்ப எளிய அத்தியாசத்தின் மூலமா சட்டையை கழற்றி வச்சுக்குறாப்புல கழட்டிட வேண்டியது அவ்வளவுதான் நம்முடைய உயிர் நாடின்னு ஒண்ணு இருக்கு உள்ளுக்குள்ள நடு மத்தியில ஒரே ஒரு cubic centimeter காற்று வடிவத்துல இருக்கு அதை பிடிச்சிட்டா போதும் கணேஷ் குறுக்கிட்டு நீங்க சொல்றது முழுக்க pseudoscience ன்னு சொல்லுவாங்க பார்த்த அப்புறம் பார்த்த அப்புறம் என்ன காட்ட போறீங்க பேசிட்டே இருக்கீங்களே அவர் மெல்ல நடந்து விளக்கை அணைத்தார் ஒரே ஒரு நீல விளக்கு மட்டும் எரிய நடுவே காஞ்சனா வீற்றிருந்தது ஒரு விதத்தில் அமானுஷ்யமாகத்தான் இருந்தது அவள் மூச்சு சிறிது சிறிதாக பறவையின் மூச்சு போல அடிக்கடி விடுப்பது தெரிந்தது செல்வரங்கம் ஓரத்தில் இருந்த படுக்கை மேல் உட்கார்ந்து பிராணாயாமம் போல ஏதோ செய்து வலது நாசியை ஆள்காட்டி விரலால் மூடிக்கொண்டு மூச்சை நிறுத்தினார் சற்று நேரத்தில் சரிந்தார் அந்த பாதி இருளில் வசந்தும் கணேஷும் தெளிவாக அதை பார்த்தார்கள் நீல நிறத்தில் ஒளிர்ந்த ஒரு காற்று துணுக்கு செல்வரங்கத்திடம் இருந்து புறப்பட்டு அந்த பெண்ணிடம் சென்றது இதுவரை சும்மா இருந்த அவள் பேசத் தொடங்கினாள் வசந்த் இப்பவாவது புரிஞ்சுதா நான் சொன்னது சத்தியம்னு நான்தான் செல்வரங்கம் பேசுறேன் இந்த பெண்ணினுடைய உடல்ல என் உயிர் புகுந்துகிட்டு சரியா மூணு அல்லது நாலு நிமிஷம் ஆவுது boss என்ன சொல்றீங்க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 இதை வித்தைபீங்க கண்கட்டு வேலைபீங்க உண்மையான விளக்கத்தைத் தவிர வேறு எல்லாமோ சொல்லுவீங்க உண்மையான விளக்கம் இதுதான் இவளுக்குள்ள நான் புகுந்திருக்கிறேன் அவ்வளவுதான் ஒரு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷம்தான் இது வரைக்கும் சாத்தியமாயிருக்கு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

வசந்த் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருக்க கொஞ்ச நேரத்துல எழுந்துருவாங்க பதட்டப்படாதீங்க கணேஷ் நீங்க நம்புறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல நீங்க நம்பித்தான் ஆகணும் நம்பி இத உலகத்துக்கு அறிவிக்கணுங்கிற ஆசையும் இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் உயிர் இருக்குது அது உடல்ல இருந்து விலகி மற்றவர் உடல்ல கலக்க முடியும் ஒரு உடல்ல ரெண்டு உயிர் மூணு உயிர் இருக்கிறதெல்லாம் சாத்தியம் சகஜம். நீங்க சொல்றதெல்லாம் ஒரு உடல் இரண்டு உயிர்தான் இப்போது இந்த பெண் சட்டென்று அசைந்து நிமிர்ந்து நிற்க காஞ்சனா நீ போலாமா என்றதும் இருவரும் இருப்பதை கூட கவனிக்காமல் அவர்களை கடந்து சென்றாள் பேச மாட்டாங்களா பேசுவாங்க அதுலதான் சிக்கல் அதுக்குத்தான் டாக்டரை கூட்டி வர சொன்னேன் உங்களை நான் மாதிரி என் ஆராய்ச்சி முற்றுப்பெறவில்லை சில சிக்கல்கள் எல்லாம் இருக்கு தீர்ந்தபாடு இல்லை நீங்க அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது இந்த பொண்ணை இன்னும் ஒரு நாள் இரண்டு நாள்ல release பண்ணிடுறேன் நான் நிரூபிக்க வேண்டியது எல்லாம் நிரூபிச்சாச்சு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 செல்வரங்கத்தைப் பார்த்தோம் பேசணும்னு சொல்லிக்கங்க பெருமைப்பட்டுக்கங்க good night போயிட்டு வாங்க போறோம் அந்த பொண்ண எங்க கூட அனுப்பி வச்சா இன்னும் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் கணேஷ் மெதுவாக எழுந்து நடந்து அருகே அறையின் மெல்லிய திரையை விளக்கினார் பாருங்க எவ்வளவு நிம்மதியா தூங்கறா பாருங்க அவ்வளவு எழுப்பி அழைச்சுட்டு போகணுமா இந்த ராத்திரியில பூந்தளிர் மாதிரி தூங்குறா திரும்பி hotel அறைக்கு வந்ததும் boss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

இதனாலே புவி ஈர்ப்பு gravitation இல்லைன்னு சொல்ல முடியுமா நீ சர்க்காரை நம்புவியா இல்லை ஐன்ஸ்டைனை நம்புவியா அது மாதிரிதான் செல்வரங்கம் வேலையும் அவர் ஏதோ பிடிவாதமா நம்புறார் உயிர்ன்னு தனியா இருக்குன்னு அது உடல்ல இருந்து பிரிக்க முடியும்ன்னு நம்ம வேத சாஸ்திர புராணங்களும் அதைத்தானே சொல்லுது இருக்கலாம் விஞ்ஞானம் அதை சொல்லவே இல்லை எனக்கு பின்னதன் மேலேதான் நம்பிக்கை அதிகம் அப்போ உயிரை பார்த்தோமே boss நீளமா புகை மாதிரி எல்லாமே விஞ்ஞானத்தின் மூலம் சத்தியம் ஏதாவது chemical effect fluorescence இருந்தே ஆகணும் அந்த பொண்ணு தடிமனான செல்வரங்கம் குரல்ல பேசினது தான் வேற எதுவும் இருக்க முடியாது இதெல்லாம் செல்வரங்கம் எதுக்காக நமக்கு காட்டணும் அவர் பிடிவாதமா நம்புறதை நம்மையும் நம்ப வைக்கிறதுக்கு இப்ப சில சாமியாருங்க விபூதி குங்குமம் கொட்டுறது இல்லையா அது போலதான் சரி தூங்கு காலையில கதிரேசன்கிட்ட case அ ஒப்படைச்சிட்டு கொடைக்கானலை சுற்றி பார்க்கலாம் வந்த வேலை அதுதானே இந்த case உ அந்த பொண்ண அவங்க அப்பாகிட்ட சேர்த்துக்க வேண்டிய பொறுப்பு police ஓடது அந்த பெண் அப்படியே சிலை மாதிரி உட்கார்ந்துகிட்டு பேசியது hypnotism அப்போ எதுவுமே சாத்தியம் இல்லைங்கிறீங்க

ஆ. mam ஆ. நான் இங்க திருச்சில இருந்து பேசுறேன் okay ங்களா ஆ ஆ விக்னேஷ். mam. ஆ பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நான் வந்து ஆ food order பண்ணியிருந்தேன். உங்க Motto food services ல. ஆ two chicken biriyanis order பண்ணியிருந்தேன். so, ரெண்டு chicken biriyanis க்கும் pair ரா வந்து chicken lollypop order பண்ணியிருந்தேன் okay ங்களா. ஆ. So இப்போ என்ன problem அப்பிடின்னா நான் nine'o clock order பண்ணேன். ten'o clock இல்ல nine வந்து இது sorry. ஆ. delivery பண்ணிட்டாங்க. Food வந்து delivery பண்ணிட்டாங்க. But வந்து ஒரு pair வந்து miss ஆகுது. ஒரு pair தான் இருக்கு. ஒரு chicken lollypop ஒரு chicken ஆ. biriyani மட்டும் தான் இருக்கு. இன்னொரு pair வரவே இல்ல So Okay. ஆ. orderIDIDKseven four zero one. okay நான் slow வாவே சொல்றேன். I D K.

Okay.

okay mam உங்க trial க்கு வந்து நான் தான் கிடைச்சேனா சொல்லுங்க. mam.

mam. I am also upset mam. okay ங்களா. இங்க பசில உக்காந்திருக்காங்க நீங்க இப்ப இவ்வளவு அசால்டா sorry சொல்லுறீங்க. இல்ல mam. ஆ உங்க sorry லாம் எனக்கு வேண்டாம். அந்த பையனோட number மட்டும் எங்கிட்ட குடுங்க நான் பேசிக்கிறேன். இல்ல mam நீங்க பேச வேணாம். நானே பேசிக்கிறேன். phone number மட்டும் எனக்கு குடுங்க.

கொஞ்ச சீக்கிரம். கொஞ்ச சீக்கிரம் கேட்டு சொல்லுங்க.

Okay mam எப்பிடி இந்த மாதிரி ஆள எல்லாம் வேலைக்கு வைக்குறீங்க? Okay mam. நீங்க உங்க தரப்புல இருந்து சொல்றீங்க. இப்போ example க்கு எடுத்துப்போம். நான் chicken biriyaniorder பண்ணியிருக்கேன். எங்க வீட்ல சின்ன பசங்களுக்கு எல்லாம் காளான் ஒத்துக்காது. ஒருவேள அந்த பைய்யன் மாத்தி காளான் biriyani வாங்கிட்டு வந்துட்டான் அப்பிடினா அவங்களுக்கு தானே allergy ஆகும். சொல்லுங்க பாப்போம். சின்ன பசங்களுக்கு தெரியாது அது chicken biriyani யா காளான் biriyani யானு. சாப்பிட்டாங்கனா என்ன ஆகும்? சொல்லுங்க பாப்போம்.

Okay mam. நீங்க half an hour கழிச்சே வரட்டும். ஆனா next time நான் வந்து ஆ motto ல order பண்றதா இல்ல. Okay ங்களா இதே final ஆ இருக்கட்டும். Okay ங்களா இதே நான் final ஆ order பன்றதா இருக்கட்டும். நீங்க இது. பரவா இல்ல பரவா இல்ல இருக்கட்டும். no mam. நீங்க வந்து. நிறையா sorry கேக்குறீங்க. sorry வச்சு ஒன்னும் பண்ண முடியாது okay ங்களா. எனக்கு இப்ப பசி கூட முக்கியமா தெரியல. next time இதே மாரி ஒன்னு ஆச்சுன்னு வைங்களேன் எனக்கு விடுங்க. வயசானவங்க order பன்றாங்க. அவங்களுக்கு இத மாதிரி delay வா போச்சுன்னா அவங்க பசில தவிப்பாங்களா மாட்டாங்களா? நீங்க எல்லாரேயும் தானே யோசிச்சி பாக்கணும். எப்பிடி இல்ல. நீங்க மொதல்ல எப்பிடி வந்து training இல்லாத ஆள அனுப்புறீங்க. எனக்கு அது reason சொல்லுங்க. இல்ல நீங்க திரும்ப திரும்ப sorry கேக்காதீங்க. சொல்லுங்க. mam. ஆ நீங்களே உங்களுக்கே தெரியாம போயிருக்கு அப்பிடீங்கிருங்க. அப்போ அப்பிடி organize பன்றாங்க நீங்க ஒழுங்கா organize பண்ணி நீங்க வந்து delivery பண்ணறீங்கனு நாங்க எப்பிடி நம்புறது. சொல்லுங்க பாப்போம். Okay mam நீங்க என்னதான் reason சொன்னாலும் பசியிலே இருக்கிறவங்களுக்கு காதுல விழுகுமா சொல்லுங்க? என்னமோ mam. Okay நான் motto ல கடைசியா இதான் order பண்ணறேன். எனக்கு அனுப்புங்க. ஒரு half an hour ல அனுப்புங்க. இது இது இதோட இதோட motto க்கும் எனக்கும் இருந்த relationship முடிஞ்சிருச்சு okay ங்களா. உங்க side. okay mam நான் நெறையா time order பண்ணியிருக்கேன். But இந்த அளவுக்கு வந்து ஆனதில்ல. But இப்போ நடந்ததே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதோட முடிச்சிக்கிறேன் பரவாலே. இல்ல நீங்க reason சொன்னது. உங்களுக்கே வந்து ஒத்துக்குற மாதிரி இருக்கா இல்லியா. ஆ உங்கள மீறி உங்கள மீறி ஒருத்தன் வந்திருக்கான் அப்பிடிங்கிறப்போ அது எப்பிடி உங்க கிட்ட சொல்லாம எப்பிடி நடக்கும். சொல்லுங்க. நீங்க பொய் சொல்றீங்களா? customer க்கு best டா service பன்னி குடுக்குறது தானே உங்க வேல. அதுல எதுக்கு இவ்வளவு அசால்டு காட்றிங்க? இல்ல நீங்களே யோசிங்க ஆ நீங்க இந்த situation ல இருந்தீங்கனா என்ன பண்ணியிருப்பீங்க. சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சும்மா சொல்லுங்க. அப்போ okay. நான் motto ஓட relationship ப முடிச்சிக்கிறேன். அவ்வளவு தான் okay okay வா? mam. எனக்கு வந்து உங்கள திட்டனும் அப்பிடி எல்லாம் எந்த ஒரு ஆசையும் கிடையாது. okay ங்களா. நான் வந்து ஒரு ஆ. நீங்க சொல்ற reason யே வந்து எனக்கு கோவம் வர்ற மாதிரி இருக்கு. okay ங்களா. motto ங்கிறது எவ்வளவு பெரிய food கம்பெனி. okay ங்களா. உணவு food delivery company. . So, அவங்க எடத்துலேயே இப்பிடி ஒரு mistake நடக்குதுனா, நீங்க யோசிச்சு பாருங்க நாங்க யார போயி நம்புறதுனு யோசிச்சு பாருங்க.

சரி உங்க emergency ய சொல்றீங்க, emergency time ல அவரை அனுப்புனீங்கனு சொல்றீங்க. எங்களுக்கு ஏதும் emergency ஆயிடிச்சுனா என்ன பண்ணுவீங்க? தப்பாவே food ட கொன்டு வந்துட்டாரு. அது எங்களுக்கு ஒத்துக்கலே அப்பிடின்னா? சொல்லுங்க. mam நீங்க ஆ youtube ல லாம் பாருங்க, உங்க Motto company ல இந்த மாதிரி நடந்திருக்கு okay ங்களா? ஒரு ஆள் இந்த மாதிரி food delivery பண்ண போயி. okay mam branch விடுங்க. company ஒரே company தானே? ஒரே owner தானே? ஒரே மாதிரி தான எல்லாரையும் treat பன்னுவாங்க?

எதோ reason சொல்லணும்ங்கிறதுக்காக சொல்லாதீங்க okay ங்களா. Okay mam okay ஆ எனக்கும் வந்து இவ்வளவு கோவம் வந்ததுக்கு reason வந்து, நீங்க சொன்ன reason தான் வந்து, எனக்கு வந்து ஒத்துவரல. அதனால தான் இவ்வளவு கோவ பட்டேன் okay ங்களா? ஆ அதனால. இனிமேலும் நான் tension ஆக விரும்பல. சரி okay. ஆ உங்கள்ட tension ஆனதுக்கு sorry. என்ன இருந்தாலும் ஒரு lady கிட்ட tension ஆயிருக்க கூடாது. எம் மேலயும் தப்பிருக்கு sorry. very very sorryokay ங்களா. But. okay mam இருந்தாலும் food க்காக ஒரு பொண்ண இப்பிடி திட்றது ~ என் மனசுக்கு பிடிக்கல okay ங்களா. ஆ next time இந்த மாதிரி ஆகாம நீங்க பாத்துக்கங்க. அது போதும் எனக்கு. ஒரு half an hour ல அனுப்புங்க எனக்கு. பாப்போம் நீங்க half an hour ல வருதா இல்ல half an hour க்கு மேல வருதான்னு பாத்துட்டு நான் முடிவு பண்ணிக்குவோம். okay நான் wait பன்றேன் thank you. thank you. thank you thank you. hello hello சொல்லுங்க mam sir எனக்கு it and gst file பண்ணனும் so நல்ல auditor பாத்துக்குட்டு இருக்கோம் so ஏ friend suggest பண்ணாங்க உங்கள

okey sir எங்கள பத்தி கொஞசம் சொல்ல முடியும்களா அ வந்து already ரெண்டு business start பண்ணி இருக்கோம் so ரெண்டு business id file பண்ணனும் so அதனால எப்படி சொன்னிங்க அப்டின அதுக்கான further help பண்ணுவோம்

அதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன business பண்றிங்க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

bill numder தா refereness சொல்லுவங்க sir date னு சொல்றிங்க இல்ல யா ந அதுக்கு ஏதாவது document கொடுக்க வேண்டியது இருக்குமா

ஆமா sir thirty first வரிக்கும்

sir நேத்திக்கு sent பண்ணிட்டு புரியல sir திரும்ப சொல்லுங்க

gst number போட்டு bill பன்னினும் gst number enroll பண்ணதும் gst number கிடச்சிட்டும் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு retail wholesale சொல்றம் இல்லிங்களா ஆமா இப்போ வந்து அஹ் cover ஆகுமா இல்ல

hello mam கேக்குதா அ கேக்குது சொல்லுங்க

invoive ந invoice means bill

ஓ adittor copy நம்ப குடுத்தனு வச்சுக்கோங்ஹால அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க next seap

அப்டிங்களா நீங்க உங்களோட invoices

அ sir தெரியும் பர்னிச்சர்

reten teas bord okey